ஃபிரண்ட்லியே ஒரு சைக்கிள் நிறுத்தி வச்சிருக்காங்க.

பிரைடல் மேக்கப் எக்ஸ்போட்னு போட்ருக்கு கீழ.

ஒருத்தர் உக்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ட்ருக்காரு.

இந்த இமேஜ்ல கே_ஏ_ஜே ஷமிட் மெமரியபல் ஃபிளக் வெச்சுருக்காங்க.

ஒயிட் அண்ட் பிங்க் கலர் டிரஸ் போட்டு ரெண்டு பேர் உக்காந்துடிருக்காங்க.

சறுக்கு மரம் ஊஞ்சல் சீசாலா இருக்கு.

ப்ளூ கலர் ஒரு டிரம் இருக்கு.

தூரத்துல ஒரு டிரஸ் கட இருக்கு.

இந்த இமேஜ்ல ஃபிரெண்ட்ல வைக்கோல்லாருக்கு.

எதோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற மாரி இருக்கு.

பெரிய இலைகள் கொண்ட செடிகள் இருக்கு லேக்டோஸ் இருக்கு.